லூப்ஸ் இன் பைத்தோன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது
போர் loopஐ பயன்படுத்துதல் வைல் loopஐ பயன்படுத்துதல் பிரேக் கன்டின்யூ மற்றும் பாஸ் statementகளை லூப் களை கையாள பயன்படுத்துதல் இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் போர் மற்றும் கண்டிஷனல்ஸ் டுடோரியல்களை முடிக்கவும்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவோம்
ஐபிதான் டெர்மினல் லில் டைப் செய்க வைல் லூப் உடன் துவக்குவோம்
வைல் லூப்
ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆக இருக்கும் வரை
ரிபீட்டட் எக்ஸிகியூஷன் க்கு பயன்படுகிறது
10 க்கு குறைவான ஒற்றைபடை எண்களின் ஸ்க்வேர் களை வைல் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்வோம்
டைப் செய்க இ 1 வைல் இ லெஸ் தன் 10 கோலோன் பிரின்ட் இ மல்ட்டிப்ளை பை இ இ 2 இந்த லூப் 10 க்கு குறைவான ஒற்றைபடை எண்களின் ஸ்க்வேர் களை பிரின்ட் செய்கிறது
வைல் லூப் மீண்டும் மீண்டும் கண்டிஷன் ட்ரூ வா என செக் செய்கிறது
அப்படி இருந்தால் லூப் க்குள் ப்ளாக் ஒஃப் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது
மற்ற பைத்தோன் இல் உள்ள ப்ளாக் போலவே வைல் ப்ளாக் க்குள் உள்ள கோடு 4 ஸ்பேஸ் கள் வலப்பக்கம் இண்டென்ட் ஆகிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
10 க்கு குறைவான இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை வைல் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்க
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க இ 2 வைல் இ லெஸ் தன் 10 கோலோன் பிரின்ட் இ மல்ட்டிப்ளை பை இ இ 2 இப்போது 10 க்கு குறைவான ஒற்றைபடை எண்களின் ஸ்க்வேர் களை போர் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்வோம்
நமக்கு தெரிந்தபடி போர் லூப் ஒரு லிஸ்ட் அல்லது மற்ற எந்த சீக்வென்ஷியல் டேட்டா டைப் மீதும் இட்டரேட் செய்யும்
ரங்கே பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு 10 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் லிஸ்ட் ஐ பெற்று அதன் மீது இட்டரேட் செய்து தேவையானதை பிரின்ட் செய்வோம்
டைப் செய்க போர் ந் இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 10 காமா 2 கோலோன் பிரின்ட் ந் மல்ட்டிப்ளை பை ந் முன் போல அதே ஆட்புட் ஐ பெறுகிறோம்
கோடு இன் வரிகள்குறைவு என்பதை கவனிக்க
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
10 க்கு குறைவான இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை போர் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்ய கோட் எழுதுக
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க போர் ந் இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 2 காமா 10 காமா 2 கோலோன் பிரின்ட் ந் மல்ட்டிப்ளை பை ந் இப்போது எப்படி பாஸ் பிரேக் மற்றும் கன்டின்யூ ஆகிய கீவர்ட்ஸ் ஐ பயன்படுத்துவது என்று பார்க்கலாம்
ஏற்கெனெவே தெரிந்தபடி பாஸ் என்பது ஒரு சின்டாக்டிக் பில்லர்
அது கோட் இல்லாத ப்ளாக் களை நிரப்ப உதவுகிறது
டைப் செய்க போர் ந் இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 2 காமா 10 காமா 2 கோலோன் பாஸ் Enter செய்க
பிரேக் இன் பயன் மையத்தில் இருக்கும் லூப்பில் இருந்து வெளி வருவது
0 க்கு குறைவான ஒற்றைபடை எண்களின் ஸ்க்வேர் களை வைல் லூப் ஐ பயன்படுத்தி பெற்றதை பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ கொண்டு சற்று மாற்றலாம்

கன்டின்யூ சொல்வதென்ன
இந்த இட்டரேஷன் இல் மீதி லூப் க்கு எக்ஸிகியூஷன் ஐ தவிர்த்து இந்த இட்டரேஷன் இல் கடைசிக்கு போகவும்
0 க்கு குறைவான ஒற்றைபடை எண்களின் ஸ்க்வேர் களை
மூன்றின் மடங்காக இல்லையானால்
ப்ரின்ட் செய்ய நினைத்தால் போர் லூப் ஐ இப்படி மாற்றலாம்
டெர்மினல் இல் டைப் செய்க போர் ந் இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 10 காமா 2 கோலோன் ஐஎஃப் ந் மாடுலோ 3 0 கோலோன் கன்டின்யூ பிரின்ட் ந் மல்ட்டிப்ளை பை ந் வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
கன்டின்யூ கீவர்ட் ஐ பயன்படுத்தி ரங்கே உடன் உள்ள போர் லூப் ஐ மாற்றுக 10 க்கு கீழே உள்ள இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை 4 இன் மடங்காக இருந்தால் அச்சிடுக
டோ நோட் மோடிஃபை தே ரங்கே பங்ஷன் கால் தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க போர் ந் இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 2 காமா 10 காமா 2 கோலோன் ஐஎஃப் ந் மாடுலோ 4 கோலோன் கன்டின்யூ பிரின்ட் ந் மல்ட்டிப்ளை பை ந் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் கற்றவை 1for மற்றும் while லூப் களை பயன்படுத்தி ஒரு சீக்வென்ஸ் மீது இட்டரேட் செய்வது
break ஸ்டேட்மெண்ட் மூலம் லூப்பில் இருந்து வெளி வருவது
3continue ஸ்டேட்மெண்ட் மூலம் இட்டரேஷன் களை ஸ்கிப் செய்வது
லூப் இல் pass ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துதல்
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
கொடுத்தது ரங்கே நம்பர் 1 ஐ மட்டும் அச்சிட ஒரு கோடு எழுதுக
இட்டரேஷன் களை ஸ்கிப் செய்ய எந்த ஸ்டேட்மெண்ட் ஐ நீங்கள் பயன்படுத்துவீர்கள்
பிரேக் பாஸ் கன்டின்யூ விடைகள் இதோ 1
போர் லூப் இல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ இப்படி பயன்படுத்தலாம்
கோலோன் கோலோன் போர் இ இன் ரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 4 கோலோன் பிரின்ட் இ பிரேக் ஐட்டரேஷன் களை ஸ்கிப் செய்ய பயன்படுத்துவது கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி